ஆஹ் நான் நல்லா இருக்கேன் பசங்க எல்லாம் எப்படிகா இருக்காங்க எல்லாரும் ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க பசங்க எப்படி இருக்காங்க

இப்ப என்னுடைய குழந்தையை வந்து வேற school மாத்தலாமா அப்படின்னு எனக்கு ஒரு idea இருக்கு இப்போ அந்த school ல ஏதாவது problem ஆ இருக்கோ இல்லை வந்து என்னன்னா இவங்களோட school ல பார்த்தீங்கன்னா வந்து நல்ல famous ஆன school தான் வேலம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேலம்மாள்ல இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து

ஓ okay okay coaching அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்குது உங்க பசங்கெல்லாம் எப்படி படிக்கறாங்க நல்ல படிக்கிறாங்களா first உ நாங்க இங்க வந்து எப்படின்னா இது வந்து இந்த school தான் இது employee க்காக உள்ள schools மாதிரிதான் இங்க எங்களுக்கு அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து management மட்டும் மாறும் அவங்க management வர management நல்லா இருந்தா coaching நல்லா இருக்கும் management அவங்களுக்கு சரியில்லைன்னா அந்த coaching இப்ப எங்களுக்கு போன வருஷம் வரைக்குமே ஒரு management தான் இருந்துச்சு பாவை இன்ஸ்டிடியூஷன் ஒரு management அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை நாங்களுமே போன year ன்னு யோசிச்சிட்டுதான் இருந்தோம் சரி ரெண்டு பேரையும் school மாத்திடலாம் அப்படின்னுதான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க எங்களுக்கு இங்க fees கம்மி எங்களுக்கு இந்த employees க்கு உள்ளதுனால எங்களுக்கு fees வந்து ரொம்ப கம்மி இப்ப இப்ப இந்த school ல fees வந்து twenty five thousand கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க ஒரு five thousand கட்டுனா போதும் அந்த மாதிரிதான் எங்களுக்கு fees உ இப்ப நாங்க வெளியில போனாக்கா ஒரு ஆளுக்கு எப்படியும் அதே amount கட்ற மாதிரி இருக்கும் சரி நம்ம பரவால்ல பிள்ளைகளுக்காக fees கட்டிடலாம் நம்ம வேற school பாக்கலாம்னுதான் wait பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தால் போன year தான் எங்களுக்கு வந்து management மாறுச்சு அங்க சென்னையில தேவ்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 book எல்லாமே full ஆ change பண்ணிட்டாங்க question papers உ இப்ப exam நடந்தது கூட question papers எல்லாமே சென்னையில அவங்களுக்கு என்ன தேவ் ஸ்கூல்ல என்ன question papers இருக்கோ same அதே question paper தான் எங்களுக்கு இப்ப இந்த வருஷம் ரொம்ப tough தான் இருந்துச்சு question paper எல்லாம் பிள்ளைங்க புரிஞ்சுகிட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அப்படியே book ல என்ன questions note ல என்ன இருக்கோ அதை அப்படி எல்லாம் கேட்கலை அது உள்ளே இருந்து எங்களுக்கு பையன் third standard படிக்கிறான் EVS ல நிறைய questions answers எல்லாம் இருக்கு ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு question answer கூட கேட்கவே இல்லை full ஆ fill up மாதிரிதான் அந்த apptitude மாதிரி எழுதுவோம்ல நம்ம exams எல்லாம்

அதுதான் இப்போ இங்கே ஒரு பெரிய minus உ அதுதான் எங்களுக்கு இங்கே வருது ஆமா ஆமா எனக்கு main reason ஏ அதுதான் இது இப்ப இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வந்து சென்னையில இருக்கிறவங்களோட teacher ஓட அந்த mindset ன்றதை வந்து coaching கொடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப brilliant ஆ இருக்கு பிள்ளைங்க வந்து இங்க யாரு எப்படி சொல்லித்தராங்களோ அது மாதிரி தானே mold தானப்பா பண்றோம் அஹ் இப்ப நம்ம தான் செதுக்கறோம் அப்படியே நம்ம வந்து வீட்டுல இது பண்ணாலும் முக்காவாசி நேரம் வந்து ப~ பிள்ளைங்க வந்து school ல தான் இருக்குதுங்க

உங்களோட எ~ எப்படி சொல்லித்தர்றாங்க அப்படின்றதை பொறுத்துதான் இருக்கு இவங்க இதுல என்னென்னாக்கா ma~ maths teacher தான் வந்து class miss class miss ஆவும் இருக்கிறாங்க.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

அது வந்து அவனுக்கு அஹ் இவன இவன வந்து பிடிக்கலையாம் அந்த miss இவனுக்கு அவங்களை பிடிக்கலையா அவங்களுக்கு இவனை பிடிக்கலையான்னு தெரியலே நான் வந்து அதனாலே கொஞ்சம் சரி ஆஹ் சும்மா விசாரிப்போம் நம்ம may be next year வந்து இப்படியே continue ஆச்சுன்னா நம்ம maths தான் வந்து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

ஆமா நான் சொல்லித்தரதை அதை புரிஞ்சிக்கிறான் ஆனா வந்து miss சொல்லிக் கொடுக்கிறது வந்து புரிஞ்சுக்கமாட்றானா இல்லை வந்து என்னன்னு தெரியலே அவன் வந்து twenty க்கும் fifteen marks தான் ஒரு test ல வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க miss வந்து star போட்டு good போட்டிருக்காங்க இது நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க twenty out of twenty எடுத்தாதான் வந்து good போடுவாங்க encourage பண்றாங்க ஆஹ் nineteen nineteen அப்படி எடுத்தா போடுவாங்க பொதுவா வந்து என்னோட என்னோட இது mind thought என்னன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்ப வந்து fifteen எடுக்கற பையனுக்கு good போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப குழந்தைங்க எல்லாமே அப்படித்தானே வாங்கியிருப்பாங்க பேசாம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

ஹம் இது இவங்க miss வா வந்து continue பண்ணாங்க அப்படின்னாக்கா வேற நம்ம section மாறிக்கலாமா இல்லைன்னா வந்து நாங்க வந்து வேற school ஏ மாத்தலாமா அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறோம்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

school உ எல்லாரும் ஒண்ணா இருந்தாலும் அங்க வர ma'am miss பார்த்து தான் பிள்ளைங்களுக்கு ma'am miss ஒழுங்கா அமைஞ்சிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நல்லா pick up ஆயிடுது ஒவ்வொரு ma'am வர்றதை பொறுத்துதான் இருக்கு இப்ப அஹ் பாப்பாவுக்கு ma'am வந்தாங்க அந்த அளவுக்கு சில ஒண்ணும் அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனா என் பையனுக்கு அந்த ma'am நல்ல ma'am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

ஒரு நம்ம வந்து அங்கே எடுத்துட்டு இருப்பாங்க நான் இங்கே சில சமயத்திலே வந்து அவன் கேக்குறது question நான் கேட்டா அவனுக்கு புரியும்

online class எடுக்குறப்ப அவங்க அவங்க நான் கேக்கறத நான் சொல்றதே அவங்களும் சொல்லுவாங்க ஆனா வந்து அவன் சின்ன குழந்தை பிள்ளைங்களா இருந்ததால அவனுக்கு புரியல நான் என்ன சொல்றது நம்ம என்ன சொல்றது answer உ அப்படின்றது வந்து அவனுக்கு ஒண்ணுமே தோணல புரியவும் இல்லை அதுவும் இல்லாம இவங்க இவங்களோட இதுல என்னன்னா corona பெரிய lockdown ன்றதால full and full இப்ப payment எல்லாம் கம்மியே பண்ணலைங்க

அஹ் வந்து இது பண்றாங்களோ quotation குடுத்தாங்களோ அதை அப்படியே full ஆ வாங்கிட்டாங்க மூணு term லையும் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைங்களை வந்து அது அந்த இதை வந்து test ம் குடுக்கறது வந்து form மாதிரி குடுத்தாங்க google form ல வந்து test எழுதுங்க அப்படின்னு குடுத்தாங்க இந்த google form ன்னா உங்களுக்குத்தான் தெரியுமே ஆக்கு பாக்கு வெத்தலைப் பாக்குன்னு போட்டுருவான் அப்படியே நம்ம பின்னாடியே இருந்து என்னடா அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு தடவை கேட்டோம்ன்னா அவர் டக்குன்னு online exam எல்லாமே choose the best மாதிரி தான் வச்சிருந்தாங்க திடீர்ன்னு school க்கு போய் இப்ப recent அ என் பையன் எல்லாம் first first exam எழுதும்போது அவனுக்கு fast பத்தல எல்லாம் தெரிஞ்சிருக்கு questions எல்லாம் ஆனா அவனுக்கு fast ஆ எழுதி practice இல்ல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 அடுத்தது இவ்ளோ fast ஆ இருந்தாதான் உனக்கு mark உண்டு அப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் அடுத்த exam ல கொஞ்சம் fast ஆ எழுதி அடுத்த exam ல அப்புறம் எல்லாத்தையும் attend பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் வந்து எப்படி உங்களுக்கு hundred க்கு வைப்பாங்களா fifty க்கு வைப்பாங்களா இவங்களுக்கு வந்து eighty marks வைப்பாங்க twenty வந்து internal mark போடுவாங்க internal mark ன எப்படி class ல எப்படி எப்படி active ஆ இருக்காங்களா இல்லை question கேட்கறதுக்கு எல்லாம் answer பண்றாங்களா homeworks எல்லாம் complete பண்ணிட்டு வர்றாங்களா correct ஆ வர்றாங்களா neat ஆ வர்றாங்களா அதுக்கு twenty marks உண்டு eighty marks மட்டும் question paper அஹ் கொடுத்து answer எழுத சொல்லுவாங்க இப்ப second வரைக்குமே எப்படின்னா question paper வந்து print ஆகி இருக்கும்ல அஹ் இந்த மாதிரி இது fill up மாதிரி

என் பையன் வந்து fi~KGoneKGtwo மட்டும்தான் school போனான் first standard second school க்கு போகலை KGoneKGtwo சின்ன பிள்ளை வெறும் A B C D அது மட்டும் திடீர்ன்னு கொஞ்சம் question paper கொடுத்து எழுதவும் ரொம்ப stuck ஆயிட்டான் first exam ல எல்லாம் அப்புறம் இப்ப ஓரளவுக்கு நல்லா pick up ஆயிட்டான் first starting ல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க

அதேதான் இங்கேயும் என் பையன் first starting இங்க வந்து start பண்ணவுடனே இவனுக்கு வந்து ஹிந்தி exam term ஒண்ணு first standard ல என்ன exam எழுதின அவனுக்கு நம்ம இவன google form லதான குடுத்து ப~ பழக்கியிருக்கோம் நம்ம

அங்க எல்லாம் நான் சொல்லித்தருவேன் இதுக்கு முன்னாடி answer என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பக்கத்துல இருந்து சொல்லி கேட்போம் அவங்க question paper அ கொடுத்துட்டு அவங்க school ல வந்து என்னை நீனே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க போல இருக்கு என்னடா பண்ண அப்பிடின்டு

name மட்டும் எழுதிட்டு குடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு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

இதுக்கு என்ன answer அப்படின்னு வாயால நம்ம கேட்டாலே சொல்லுவான் நம்ம வந்து அவங்க ஏன்னா ஹிந்தில தான கொடுத்திருந்து இருப்பாங்க first standard படிக்கிறப்ப அந்த பிள்ளைகளோட maturity எப்படி இருக்கும் அப்பதான் start பண்ணுங்க படிக்கிறதுக்கே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

படிக்க இப்பதான் என் பாப்பாவும் first standard தான் படிக்கிறா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி இப்ப தான் படிக்க practice ஆகும் பிள்ளைங்களுக்கு first standard லதான் second லதான் ஓரளவுக்கு நல்லா படிக்க வந்துரும் பிள்ளைங்களுக்கு

அப்படின்ற பட்சத்துல ஒரு paper அ கொடுத்து எழுது அப்படின்ன உடனே என் name அப்படின்ற இருக்குற இடத்துல name எழுதிட்டு அவர் வந்து class இருந்த இடத்துல class section எழுதிட்டு வந்துட்டாரு second standard வரைக்குமே ஓரளவுக்கு questions எல்லாம் question paper வந்து questions எல்லாம் படிச்சி first first exam அப்போ first first quarterly எழுதும்போது miss ma'am வந்து question paper ல உள்ள questions எல்லாம் எல்லாமே read பண்ணி இத இந்த questions தான் அப்படின்னு சொல்லி read பண்ணி காமிச்சாங்க அப்புறம் போக போக exams ல எல்லாம் இப்ப போன half yearly halfyearly நடந்த exam எல்லாம் யாருக்காவது ஏதாவது doubt ன்னா எழுந்திருச்சு questions ல ஏதாவது question படிக்க முடியலை read பண்ண தெரியலைன்னா எந்திரிச்சு கேளுங்க அப்படின்னுட்டாங்க first எல்லாமே full ஆ read பண்ணி காமிச்சாங்க போக போக இதுக்கு அப்புறம் doubt ன்னா மட்டும் எந்திரிச்சு re~ அஹ் அஹ் கேளுங்க நான் read பண்ணி காமிக்கிறேன் மத்ததெல்லாம் நீங்களாதான் படிச்சு நீங்களாதான் எழுதணும் அப்படின்னுட்டாங்க அவங்களுக்கு

ஆஹ் first standard ல இப்ப பாப்பா first தான் second க்கி எல்லாம் read பண்ணுவாங்களா read பண்ணமாட்டாங்க ஏதாவது doubt ன்னா போய் கேட்கலாம் அவ்வளவுதான் first standard ல மட்டும் கொஞ்சம் help பண்றாங்க இந்த சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இப்பதான் எழுத்துக்கூட்டி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க கத்துக்குதுங்க அதனால இப்ப கொஞ்சம் help பண்றாங்க second க்கு மெலலாம் எல்லாம் help பண்ண மாட்டாங்கன்னுதான் நினைக்கிறேன்.

பரவாயில்லை அவங்க வந்து பிள்ளைங்க வந்து school book ல இருக்கிற question மட்டும் கேட்டா அதுங்களை ப~ pick up பண்ணிடுங்க

முன்னாடி எல்லாம் நம்மெல்லாம் படிச்சப்ப eighth standard க்கு மேல தான் அதெல்லாம் வந்து நாங்க க~ இது பண்ணோம் ஆமா பிள்ளைங்களுக்கு எல்லாமே இப்பயே வந்துருது எல்லாம் நம்மளா வந்து அந்த developings hints உ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 அந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய advance ஆ நிறைய போயிட்டு இருக்கு நம்ம நம்ப எல்லாம் ninth ல தான் இதெல்லாம் படிச்சோம் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே இப்பயே வந்துடுது எல்லாம் ஒரு story குடுத்துட்டு ஒரு short story அ குடுத்துட்டு அதிலேயே question கேக்குறாங்க அதெல்லாம் fifteen mark ல cover ஆகுது இவனுக்கு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

hi நான் உங்க இன்னைக்கு என்னென்னா agriculture வந்து பேசலாம் agriculture பேசுவோம் அந்த agriculture agriculture வந்து இப்ப வந்து என்னன்னா எங்க வீட்ல எல்லாம் நாங்க வந்து சின்ன சின்ன செடி வீட்ல மொட்டை மாடியில இந்த மாதிரியெல்லாம் நாங்க வளர்க்கிறோம் ஒரு சில வீட்டுல எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்ல வளர்~ வளர்க்கறாங்க சின்ன தொட்டியில முன்னாடி விட்டு அழகுக்காண்டி அது ஒண்ணு நாங்கன்னா பின்னாடி வந்துட்டு எங்களுக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குங்க அந்த இடத்துல வந்துட்டு நாங்க வந்து ஹம் செடி வளர்க்கறதுக்காண்டின்னு அந்த இடத்துல வந்துட்டு நிறைய வந்து செடி ஆஹ் உரம் ஆஹ் நிறைய விதை மேல இருந்துட்டு மொட்டை மாடியில நாங்க வந்து பூ பூவும் வந்து button பூ இந்த மாதிரி ரோஸ் வளர்க்கறது வந்து தொட்டியில போட்டு வளர்க்கறதால அதுல நாங்க வளர்க்கிறோம் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்தில வந்து நம்மளா வந்து வெளியில எவ்வளவு தான் வாங்கினாலும் அஹ் chemical item, food item பூச்சிக்கொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுறோம் அதுக்காண்டி நம்ம வீட்டிலேயே வந்து நல்ல இயற்கையான உரத்தை போட்டு அதுல செஞ்சி சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு ஆ~ ஒரு ஆசை நாங்க வந்து இப்ப எங்க வீட்ல வந்துட்டு ஒரு முருங்கை மரம் வளர்த்தோம் பெருசா வந்துச்சு வந்துட்டா அதுல நிறைய வந்து பூச்சிகொல்லி போடு~ பூச்சிகொல்லு பூச்சிக்கொல்லியினாலஅதுல வந்து நாங்க வந்து போடறதுனால நாங்க வெட்டிட்டோம் ஆனா ஏன்னா அதுல வந்து ஒரு மாதிரி பட்டு போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி இலையெல்லாம் உதிர்ந்ததுனால அதுல வந்து இது பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தா பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் இடம் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நிறைய விதை போடறது அப்புறம் வந்துட்டு கிழங்கு ஆஹ் பூசணிக்காய் விதை ஆஹ் அப்புறம் தக்காளி, கொய்யா மரம், கொய்யா மரம் எல்லாம் பார்த்தா எங்க வீட்ல ரெண்டு கொய்யா வந்து ரெண்டு கொய்யா வந்து வளர்ந்துச்சு ஏன் கேட்டா ரெண்டு தான் வளர்ந்துச்சு அதுக்கு மேல அது வந்து வளரவே இல்லை ஏன்னா அதுல வந்து இதுல வந்துட்டு ரெண்டு கொய்யா தான் ஏன்னா அதுல வந்து ஆண் ஆண் மரமாம்ல ஆண் மரம்னாலே ரெண்டு தான் முளைக்குமாம் அப்பப்பலாம் வருமாம் ஒரு சில கொய்யா மரத்தில எல்லாம் அப்படி படர்ந்து பெருசா நிறைய கொய்யா நம்ம வெளியில வாங்குற கொய்யாவுக்கும் வீட்ல வளர்க்கிற கொய்யாவுக்கும் ஒரு கொய்யாவில வந்து red red color ல ரெண்டு கொய்யாவில அஹ் red color ல அந்த கொய்யா இருக்கும் அப்புறமேட்டு அப்புறம் எங்க வீட்ல கருவேப்பிலை வளர்த்தோம் கருவேப்பிலை இப்பதான் என்னுடைய ஓரளவுக்கு நல்ல பெருசா வந்திருக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தா ஹம் அப்புறமேட்டும் அப்புறம் வீட்டின் மாடியில நாங்க ரோஸு, மல்லிகை பூ அப்புறம் வெத்தலையெல்லாம் நாங்க வந்து போட்டிருக்கோம் வெற்றிலை அது நிறைய படர்ந்து நிறைய கொடி மாதிரி போகும் கொடி செடியெல்லாம் எங்க வீட்டு வீட்டுக்கு நாங்க முன்னாடியும் வெச்சிருக்கோம் வழியில ஒண்ணு வெச்சிருக்கோம் மேலயும் வெச்சிருக்கோம் பின்னாடியும் வந்து எங்களை சுத்தி அப்படியே செடியெல்லாம் இருக்கும் ஆனா என்ன நாங்க வளர்க்கறதுனால நிறைய வந்து எலி இன்னும் எதையா பூச்சி வந்து அத வந்து சாப்பிட சாப்பிட பிச்சி விட்டுட்டு போயிடும் அதனால எங்களுக்கு வந்து அதுதான் பிரச்சனையே ஏன்னா

என்ன சொல்றது அதுக்காண்டி நாங்க வீட்ல வந்து உரம் வந்து தயாரித்து ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி தயாரிப்போம் ஏனா வராது அப்படின்னு அதைதான் நாங்க வந்து என்ன தயாரிக்கிறதுன்னே தெரியல அப்ப அந்த ஒரு அக்கா இருந்துட்டு ஒரு தாத்தா இருந்துட்டு ஒரு நீங்க இந்த மாதிரி போடுங்க உரம் மாதிரி போடுவாரு எங்களுக்கு இந்த இது போடுங்க அந்த இது செய்யுங்க அவரே வந்து போட்டுட்டு போயிடுவாரு அப்புறம் அவரு தான் எங்களுக்கு வந்து செடி நல்லா வந்து ஓட்ட ஓட்ட போடுறது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு பூச்சி விட்ரு~ அதுக்காண்டி ஒரு அந்த தாத்தா வந்துட்டு நிறைய உரம் அவரே வந்துட்டு இந்த ஆட்டுப் புழுக்கை, சேரும் சாணி இருக்கும் இல்ல அதை வந்து நல்ல காயப்போட்டு உடைச்சு அவரு அதை உடைச்சி நல்ல தூளாக்கி அப்புறம் வேப்பமரம் வேப்பமரம் இலை இருக்கு இல்ல அதுல காயவச்சா அதை வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா அரைச்சி அத ஒண்ணா mix பண்ணி அதை ஒரு இதுல போட்டு அண்டா அதை நாங்க வந்து maximum நாங்க வந்து வேப்பமலர் வேப்பமரம் போட்டாலே அது வராது

வயித்துல எதனா அஹ் அது வந்து எடுத்துடும் அப்புறம் வந்துட்டு பூச்செடியும் வளர்க்கறாங்க இல்ல நிறைய பேரு எங்களைப் பார்த்து ஹம் வளர்க்கறாங்க ஒருத்தர் செஞ்சா இன்னொருத்தர் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல ஹம் அதான் ஒருத்தவங்கள பார்த்து செய்யறதுனால மத்தவங்க எங்க அத்தை அவங்க இப்பதான் வந்து ஒரு சின்னதா பூச்சட்டியில வந்து அஹ் பூச்செடி இப்பதான் வளர்க்கிறாங்க கடையில வாங்கி அம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை வளர்க்கிறாங்க இன்னும் எங்~ எங்க பெரிம்மாயெல்லாம் அவங்களுக்கு இடம் எங்களை மாதிரி இடம் பின்னாடி இருக்கிறதுனால நல்ல வாழைமரம், தென்னை மரம் இந்த மாதிரி போட்டு போட்டு வளர்க்கறாங்க எனக்கு என்ன ஆசைன்னா மொட்டை மாடியில வந்து இந்த pink அஹ் pink color ல ஒரு வலை மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்லயெல்லாம் பார்த்து இருப்பாங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துல போட்டு அஹ் மேல போட்டு shower மாதிரி தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு அதுல தண்ணீர் தெளிக்கிற மாதிரியும் ஏன்னா நல்லா குளு குளுன்னு இருக்கணும் இல்ல இடம் சூரிய ஒளியும் படணும் தண்ணியும் படர மாதிரி அப்பப்ப தண்ணி தெளிச்சு அப்பப்ப வந்து இது பண்ணி அதை வெச்சிருக்கோம் அதுல வந்து ஹம் அது போட்டு வளர்த்து அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி எல்லாம் மேலயே வந்துரும் maximum எங்க்களுக்கு பூனை தான் பூனை வந்து என்ன பண்ணும் பிச்சி போட்டு பிச்சி போட்டு செடி மேல ஏறி குழி தோண்டி அது விளையாடுறதுக்காண்டி மண்ணு விட்டுட்டு போயிடும் நோண்டி நோண்டி குழி போட்டுட்டுஅது பாட்டுல போயிடும் அதுதான் எங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு பூனை எங்கிட்டுனாலும் night நேரம் எங்களுக்கே தெரியாம மேல ஏறி வந்து முடிச்சிட்டு போயிடும் அதே மாதிரி தான் எலியும் எலி என்ன பண்ணும் இதே மாதிரி எலி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பின்னாடி போயி இப்பதான் நாங்க கம்பி வேலியே போட்டிருக்கோம் கம்பி வேலிய போட்டாலும் அந்த ஓட்டை உள்ள புகுந்து வந்துடுது பல்லுல கடிச்சினாலும் பல்லு கடிச்சுட்டு தான் நான் அது தடுக்கிறதுக்காண்டி தான் கூட அடியில கீழ இன்னும் நல்லா கம்பி வேலி நல்லா strong ஆ இன்னும் ரெண்டு மூணு வேலி எல்லாம் போட்டு வெச்சிருக்கோம் இப்போதைக்கு நாங்க ஓரளவுக்கு போட்டிருக்கோம் இன்னும் வந்துட்டு நல்லா செடியெல்லாம் நல்லா ஒரளவுக்கு வந்துடுச்சுனா ஹம் இன்னும் பெருசா கம்பி வேலியெல்லாம் போட்டு shed மாதிரி போட்டு அதுல அடக்கி வைக்கிற மாதிரி shed மாதிரி போட்டாலும் ஓரளவுக்கு வந்து காத்து காத்து காத்து வந்து வராது சூரிய ஒளி வந்து படாததுனால ஆனா நாங்க வெட்ட வெளியில நாங்க வந்து வெச்சிருக்கோம் அப்படி இருந்தா தானே வந்து நிறைய கண் செடி சில செடியில வந்து வெளிச்சம் வந்து படும் செடியில வந்து படும் அதனால வந்து அது நல்லா இருக்கும் ஏன்னா அப்பதான் நல்லா வந்து இயற்கையாகவும் நல்லா வளரும் எங்க வீட்டு பக்கம் வந்து ஒருத்தவங்க எங்க தாத்தா ஒருத்தவங்க இருப்பாங்க அவரு வந்துட்டு அவர் வீட்டு பக்கம் அவரு செடியில வந்துட்டு இந்த மாதிரி அவரும் வளர்க்கிறாரு அவர பார்த்து தான் நாங்களே ஆனா மெத்தையில நாங்க வந்து வளர்த்தோம் அவரு வந்து என்ன பண்ணாருன்னா அவர் பெரிய தோட்டம் தோட்டத்தை வெச்சிருக்கிறதுனால அவருக்கு பேரே அவருக்கு வந்து உண்மையான அவரோட தோட்டத்து பெயரே கருவேப்பிலை தோட்டம் maximum அவர் கருவேப்பிலை தோட்டம் தான் போட்டிருப்பாரு அடுத்தடுத்து கருவேப்பிலை மட்டும் வளர்க்கக்கூடாது எல்லாருமே தக்காளி, கிழங்கு ஏன்னா carrot, carrot ன்னு இல்ல தக்காளி, கிழங்கு, பூசணிக்காய் ஹம் கத்தரிக்காய், தக்காளி இந்த மாதிரி item வந்து அவர் வந்து நிறைய வளர்த்து வளர்த்து ஒரு தோட்டமே வெச்சிருக்காரு தோட்டத்தினால அவருக்கு வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு அவர் earn பண்~ முத வந்து ஒரு earn பண்றது வந்து thousand five hundred இப்ப பாத்தா ஒரு one lakh கிட்ட வந்து அவர் earn பண்றார், அவரை பாத்து தான் நாங்க வந்து, அவர் வந்து நல்லா எங்ககிட்ட அவர் வந்துட்டு எங்களுக்கு நிறைய பூச்சிகொல்லி இந்த மாதிரி போடணும்னு செய்யணும் நாங்க குட்டியோண்டு இடத்துல வளர்க்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி நிறைய அஹ் இந்த மாதிரி போடுங்க செய்யுங்க நிறைய அவரே உரம் எங்களுக்கு தயாரிச்சு குடுப்பாரு அந்த உரத்தை தான் நாங்க வந்து அப்படியே நாங்க அங்கங்க செடியில போட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா நம்ம செடி வளர்க்கறது பார்த்து மத்தவங்க கண்ணுபடுமா கண்ணுபட்டாலே அந்த ஒரு பாதி வந்து போயிடும் அதுக்காண்டி வந்து நிறைய அதுக்கே நான் வந்து திருஷ்டி சுத்தி போடணும்னு சொல்ல வாரேன் ஏன்னா எங்க வீட்டுல வாழை மரம் வந்து வளர்க்கிறோம் வாழைமரம் வளர்க்கறதுனால நிறைய பேர் வந்துட்டு வாழை மரம் வளர்க்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் எப்படி வருது எங்களுக்கெல்லாம் வளரவே மாட்டுது உங்களுக்கு மட்டும் எப்படி வருது வருது இல்ல நாங்க எப்பயும் போல தான் வளர்க்கிறோம் தண்ணி ஊத்துறோம் அதுவா தான் வளருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாழை இலை பிச்சு குடுங்க வாழை இலை நல்லா full ஆ இப்படி நாங்க வளர்க்கறதுனால height வந்து height வந்து மேல ஏறவேமாட்டேங்கிது ஓரளவுக்கு தான் ஓரளவுக்கு தான் அது வந்து கீழ இருக்கு இன்னும் மேலே படர்ந்து போயி இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு இடம் வந்து அந்த போகவே மாட்டுது ஏன்னா கீழயே தான இருக்கு என்ன சொல்றது கண்ணுபடுமா கண்ணு படுறதுனால நீங்க வந்து சொல்லுவாரு நம்ம எப்படி திருஷ்டி சுத்தி நம்ம போடுறோமோ அது மாதிரி அதுவும் ஒரு பிள்ளை தான் ஆனா நாங்க அதுக்கு நிறைய சாப்பாடு குடுக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் வளர்க்கிறோம்னு பிள்ளை மாதிரி தான் so அதனால அதையும் வளர்க்கிறோம்னு அப்படின்னு okay அதே மாதிரி நாங்களும் வந்து வீட்ல திருஷ்டி சுத்தி போடுவோம் போடறதுனால இப்பதான் ஏதோ ஒரளவுக்கு நல்லா வந்து வளர ஆரம்பிக்குது இப்ப கீரை தான் நாங்க வந்து வளர்க்கிறோம் கீரையெல்லாம் எங்க வீட்டுக்கு பழைய வீட்ல நாங்க வாங்கின கீரை பத்து ரூபாய்க்கு போய் வாங்குவோம் இப்ப வந்துட்டு கீரையே நாங்க வெளியில வாங்கறதே இல்ல வீட்டிலேயே தான் இன்னும் அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணிக் கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இந்த மூணுமே எங்க இடத்துல வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு நாங்க தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனால நிறைய கீரை வந்து படர படர நிறைய வளர ஆரம்பிச்சு எங்களுக்காக அதனால கவலை கிடையாது கீரையை பிச்சு கீரையை எடுப்போம் பிடுங்குவோம் அந்த மாதிரி நாங்க பாட்டும் நானு நிறைய அது waste உம் ஆகாது எங்க வீட்டு பக்கம் எங்க அத்தை எங்க பெரியம்மா அவங்களும் பிடிங்கின்னு போயி அதான் சொல்லுவாங்க நம்ம கடையில வாங்கிற கீரையை விட பார்த்தா என்ன ஒண்ணு தனியா ஒரு taste ஆ இருக்கு இது வந்து ஒரு வேற மாதிரி இருக்கு எனக்கே அப்போ நம்ம கடையில வாங்கறது வேற மாதிரி ல இ taste அ இருக்கே இதுல தான் அப்புறம் வேற மாதிரி ஏன் கேட்டா தாத்தாகிட்ட கேட்பேன் ஏன் தாத்தா இப்படி ஏன்னா அதுல வந்து பூச்சிக்கொல்லிய வந்து chemical item தெளிக்கிறாங்க நம்ம வந்து எவ்வளவு தான் இத கழுவினாலும் அதுல ஓட்ட போடும் இந்த மாதிரி இருக்கறதுனால ஓரளவுக்கு அதுல வந்து ஓட்ட போடுறதுனால ஹம் அதுல வந்து அந்த taste வந்து தெரியாதுடா இதுல வந்து நம்ம வந்து நம்மளே உரம் தயாரிச்சு போடறதுனால அதுல ஒரு தனி taste ஆ இருக்கும் இது தனி taste அது ஒரு தனி taste இதெல்லாம் தனி taste கூட இது ஒரு தனி ருசியா இருக்கும் அப்படின்னு இப்பதான் நாங்க வந்து வெங்காயம் வந்து ஆனா வெங்காயம் வளர்க்கறதுனால என்னமோ இந்த எலிதொல்லை தான் எங்க வீட்ல போகவே மாட்டேங்குது அது இனிமே இங்க ஏன் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஒரேடியா வந்து எலியெல்லாம் கொறிச்சி~ கொறிச்சு கொறிச்சு விட்டுட்டு போயிடும் அடுத்து அணிலு அணில் அதுக்குமேல அணில் கூட நாங்க ஒண்ணும் பண்ணமாட்டோம் ஏன்னா அது வந்து அணில சாப்பிட்டா கொய்யா சாப்பிட்டா அது தனி taste ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால அணில் சாப்பிடுறது எங்க வீட்டில் நாங்க சாப்பிடுவோம் அது ஒரு தனி taste அத நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால அணி~ அணில் வந்து கொய்யாவுல வந்துட்டு ரெண்டு மூணு கொய்யா தான் அது வரும் வரும் அது எப்படா காய் காய்க்கும் அது எப்படா வரும்னால இத அது வந்து கொறிச்சி கொறிச்சி கீழ போட்டுட்டு போயிடும் நானும் அந்த கொய்யா தான் எடுத்தேன் சாப்பிட்டா அது ஒரு தனி taste ஆ இருக்கு எங்க கொய்யாவில பாத்தீங்கன்னா ல உள்ள red color ல உள்ள இருக்கும் சாப்பிடவே அவ்வளவு இனிப்பா இருக்கும் super ஆ இருக்கும் வெளியில எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்லுவேன் அம்மா வெளியில வாங்குறதை விட நம்ம இதுல வளர்க்கிறது வந்து தனியா இருக்குமா அப்படின்னு ஆமாடா அது வந்து வெளியிலன்னா வேற taste இருக்கும் இதுனா வேற ஒரு taste இருக்கும் அப்படின்னு

திராட்சை வந்து என்னன்னா என்ன என்ன சொல்றது படர்ந்துகிட்டே வரும் கீழ வரையும் வரதுனால இடம் வந்து அமையல சரியா எங்களுக்கு வந்து வீட்டு ஹம் balcony மாதிரி இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சதுரமா தான் அது போவும் படர்ந்துகிட்டே அது வந்து இடம் வந்து அமையறதனால இப்போதைக்கு நாங்க வந்து இதுலயே போட்டோம் ஹம் திரா~ திராட்சை எடுத்துட்டு நம்ம வந்து கொய்யா இந்த மாதிரி நானும் இப்ப தான் ஒவ்வொரு விதையா வந்து எடுத்து எடுத்து போட்டு ஒவ்வொரு இலை போட்டு வந்து பார்த்து பார்த்து பார்த்து வளத்~ வளர்த்துக்கிட்டு வர்றோம் நிறைய வந்து வளர்க்கணும் எனக்கும் ஆசை இப்பதான் மொட்டை மாடியில போட்டுகிட்டு இருக்கோம்

எலி தொல்லை வராம நல்ல பூச்சி எதுவும் வராம இந்த மாதிரி வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. குரு ஹரி கிருஷ்ணா குரு ஹரி கிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பது மார்ச் ஆயிரத்தி ஐ~ அறுநூத்தி அறுபத்தி நாலு சீக்கியர்களின் பதினோரு குருக்களில் எட்டாவது குரு ஆவார் சுயசரிதை ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணன் ஜி பால் குரு அல்லது பாலா பிரீதம் என்று அறியப்படுகிறார் இவர் குருநானக் தலைமையிலான நிர்மல் பந்தின் எட்டாவது குரு ஆவார் ஐந்து வயதில் ஆப்ஜிக்கு குறியா மற்றும் எட்டு வயதில் ஜோதி ஜோதி சாமா கிடைத்தது ஆப்ஜி தனது குழந்தைப் பருவத்தின் மூன்று ஆண்டுகளில் நுண்ணறிவு, ஞானம், உறுதிப்பாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழிநடத்தினார் இது அவரது சொந்த உதாரணம் மற்றும் வயது, புத்திசாலித்தனம், மற்றும் சுய அறிவு

அவர் கிபி ஏழு ஜூலை ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் கிராத்பூர் சாஹிப்பில் அவரது தந்தை ஸ்ரீ குரு ஹரிராய்ஜியின் வீட்டில் சாயி கிரிஸான் கவுர்ஜியின் வயிற்றில் பிறந்தார் நானாசாஹி நாட்காட்டியின்படி இப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூணு அன்று வருகிறது ராம்ராய் ஜி ஆப்ஜியின் மூத்த சகோதரர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணு அக்டோபரில்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 அவுரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது குடும்பத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக குருஜி ஏன் அவருக்கு பதிலாக ராம் ராயை அனுப்பினார் அவுரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது குருஜி குர்மத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார் ராம் ராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் அவுரங்கசீப்பை கவர்ந்து பின்னர் அற்புதங்களை நிகழ்த்தினார்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 ராஜா மீது செல்~ ராஜா மீது தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவரது மகிழ்ச்சியைப் பெறுவதற்காகவும் ராம்ராய் அசல் வார்த்தையை என்று கூறினார் ஆனால் எழுத்துக்களை காரணமாக அது முஸ்லிம் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த கடுமையான கீழ்படியாமையின் காரணமாக குரு ஹரிராய்ஜி அவரது சிம்மாசனத்தை பறித்து அவரை என்றென்றும் கைவிட்டார் இந்த காரணத்திற்காக ஆம் ஆத்மிக்கு ராம்ராய் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார் குட்காதியில் அமர்ந்த பிறகு ஆப்ஜி சீக்கிய மதத்தை போதித்து கிராத்பூர் சாஹிப்பில் முதல் குருக்களை போல சீக்கியர்களுக்கு போதித்தார் பிற~ பிறக்கும் போதே தன் வீட்டில் பி~ பிறந்த பெண் குழந்தைகளை கொல்வதில் ரோபரை சேர்ந்த பணக்காரரான ராஜாராம் தனது நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் ஆப்ஜி தடுத்தார் அந்த மனிதன் மனம் திருந்தி இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்று உறுதி அளித்த போது